கிளாஸ் உருவாக்கம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் நல்வரவு இதில் நாம் கற்க போவது நிஜ உலகில் ஒரு கிளாஸ் Java ல் ஒரு கிளாஸ் ஜாவா கிளாஸ் ன் கட்டமைப்பு ஜாவா கிளாஸ் ன் சின்டாக்ஸ் ஜாவா கிளாஸ் க்கு ஓர் எளிய உதாரணம் இங்கே பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 370 இந்த டியூட்டோரியல் ஐ தொடர உங்களுக்கு எளிய ஜாவா புரோகிராம் ஐ எக்லிப்ஸ் ல் எழுத கம்பைல் செய்ய இயக்க தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல் களை spoken tutorialஆர்க் தளத்தில் காணவும்
நிஜ உலகில் கிளாஸ் என்றால் என்ன என காணலாம் இந்த உலகில் காணும் அனைத்தும் objectகள் அனைத்து Objectகளும் சிறப்பு குழுக்களாக வகைப்படுத்தப்படலாம்
ஒவ்வொரு குழுவும் ஒரு கிளாஸ் எனப்படும்
உதாரணமாக மனித இனம் ஒரு கிளாஸ்
அந்த கிளாஸ் ல் நாம் அனைவரும் வெவ்வேறு objectகள் உதாரணமாக கண் கால் கை போன்ற பல்வேறு பண்புகளை நாம் கொண்டுள்ளோம் இவை மனித இன கிளாஸ் க்கு பொதுவானவை பார்த்தல் சாப்பிடுதல் நடத்தல் போன்ற நடத்தைகள் மனித இன கிளாஸ் க்கு பொதுவானவை
இப்போது ஜாவா ல் கிளாஸ் என்றால் என்ன என பார்க்கலாம் எதிலிருந்து தனித்துவ objectகள் உருவாக்கப்பட்டனவோ அதுவே கிளாஸ் ன் மாதிரி ஆகும்
ஜாவா கிளாஸ் ன் ஸ்ட்ரக்சர் கிளாஸ் என்பது வேரியபிள்ஸ் என்ற புராப்பர்ட்டீஸ் ன் தொகுப்பும் மெத்தோட்ஸ் என்ற பிஹேவியர்ஸ் ன் தொகுப்பும் இணைந்தது classகளை டிக்ளேர் செய்வதற்கான சின்டாக்ஸ் ஐ காணலாம் மோடிஃபயர் கிளாஸ் கிளாஸ்நேம் கர்லி bracketகளினுள் variable கன்ஸ்ட்ரக்டர் மற்றும் மெத்தோட் declarations
இவைபற்றி வரும் டியூட்டோரியல் களில் விரிவாக காணலாம்
இப்போது Eclipseஐ பயன்படுத்தி எளிய கிளாஸ் ஐ உருவாக்குவோம்
Eclipseஐ ஏற்கனவே திறந்துள்ளேன்
இப்போது ஒரு புரொஜெக்ட் ஐ உருவாக்குவோம் எனவே பைல் ஐ சொடுக்கி நியூ சென்று ஜாவா Projectல் சொடுக்குக நியூ புரொஜெக்ட் விசார்ட் ல் புரொஜெக்ட் நேம் ஐ கிளாஸ்டெமோ என இடுக
இதில் சி மற்றும் ட் மேல்நிலைஎழுத்து
பின் Finishஐ சொடுக்குக
புரொஜெக்ட் கிளாஸ்டெமோ உருவாக்கப்படுவதைக் காண்கிறோம்
இப்போது ஸ்டூடென்ட் என்ற ஜாவா கிளாஸ் ஐ உருவாக்குவோம்
எனவே ClassDemoஐ வலது சொடுக்கி நியூ சென்று Classல் சொடுக்குக
நியூ ஜாவா கிளாஸ் விசார்ட் ல் நேம் ஐ ஸ்டூடென்ட் என எழுதுக மோடிஃபயர் இங்கே பப்ளிக் என காணலாம்
அந்த கிளாஸ்
எல்லா classகளுக்கும் எங்கேயும் காணக்கூடியதாக இது காட்டுகிறது
ஒரு கிளாஸ் க்கு மோடிஃபயர் இல்லையெனில் அது டிஃபால்ட் இது அதன் சொந்த packageனுள் மட்டும் காண கிடைக்கும்
பேக்கேஜஸ் பற்றி பின்வரும் tutorialகளில் காண்போம்
இங்கே publicஐ தேர்ந்துள்ளேன் மெத்தோட் stubsல் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஐ தேர்க Finishஐ சொடுக்குக
ஸ்டூடென்ட் என்ற கிளாஸ் உருவாக்கப்படுவதைக் காணலாம் இப்போது commentகளை நீக்குவோம்
ஸ்டூடென்ட் கிளாஸ்
நேம் ரோல் நம்பர் மார்க்ஸ் போன்ற புராப்பர்ட்டி களை வைத்திருக்கலாம்
எனவே கிளாஸ் Studentனுள் ரோல் நம்பர் மற்றும் நேம் என்ற இரு variableகளை டிக்ளேர் செய்கிறேன்
எனவே எழுதுகிறேன்
இன்ட் ரோல் அண்டர்ஸ்கோர் நம்பர் செமிகோலன்
ஸ்ட்ரிங் நேம் செமிகோலன்
இரு variableகளை டிக்ளேர் செய்துள்ளேன் கிளாஸ்
methodsஐயும் வைத்துள்ளது எனவே ஸ்டூடன்ட்டெட்டைல் என்ற மெத்தோட் ஐ உருவாக்குகிறேன் இந்த மெத்தோட் ஒவ்வொரு studentன் விவரத்தையும் கொடுக்கும்
எனவே எழுதுக வாய்ட் ஸ்டூடன்ட்டெட்டைல் பின் ஓப்பனிங் மற்றும் குளோசிங் பிராக்கெட்ஸ் கர்லி bracketகளை திறக்கவும்
இப்போது இந்த மெத்தோட்
ஸ்டூடென்ட் ன் ரோல் நம்பர் மற்றும் நேம் ஐ கொடுக்கும்
எனவே எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் தே ரோல் நம்பர் இஸ் இதை நம்பர் இஸ் எனவும் எழுதலாம் பிளஸ் roll number செமிகோலன்
அடுத்த வரியில் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் தே நேம் இஸ் பிளஸ் நேம் பின் செமிகோலன்
இப்போது மெயின் methodனுள் எழுதுவோம் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் வே ஹேவ் கிரியேட்டட் ஆ கிளாஸ் வித் ட்வோ வேரியபிள்ஸ் ஆண்ட் 1 மெத்தோட்
எனவே கிளாஸ் studentஐ உருவாக்கியுள்ளோம்
இப்போது கன்ட்ரோல் மற்றும் ஸ் ஐ ஒருசேர அழுத்தி பைல் ஐ சேமிக்கிறேன் கன்ட்ரோல் மற்றும் ப்11 ஐ ஒருசேர அழுத்தி பைல் ஐ இயக்குகிறேன் நாம் பெறும் வெளியீடு வே ஹேவ் கிரியேட்டட் ஆ கிளாஸ் வித் 2 வேரியபிள்ஸ் ஆண்ட் 1 மெத்தோட் மெயின் methodல் எழுதியுள்ளோம் அவ்வளவே
எனவே ஒரு classஐ வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளோம்
இந்த tutorialலில் javaல் கிளாஸ் பற்றியும் ஜாவா ல் கிளாஸ் ஐ உருவாக்குவதையும கற்றோம்
சுய மதிப்பீட்டிற்காக எம்ப் அண்டர்ஸ்கோர் நம்பர் மற்றும் எம்ப் அண்டர்ஸ்கோர் நேம் என்ற variableகள் கொண்ட எம்ப்ளாயி என்ற கிளாஸ் ஐ உருவாக்குக
அதில் எம்ப்ளாயி தகவல்களைக் காட்டும் பிரிண்டம்ப்ளாயி என்ற மெத்தோட் உம் இருக்கட்டும்
மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
தமிழாக்கம் பிரியா